நம்மளால முடிஞ்சதை அவங்களுக்கு செய்யணும்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

ஒலி மாசு ஒலி மாசு என்பது மனிதன் அல்லது விலங்குகளின் அன்றாட வாழ்க்கை நடவடிக்கைகளின் தீங்கு விளைவித்து இடையூறு செய்யும் இரைச்சலை குறிக்கிறது வேண்டத்தகாத இந்த இரைச்சல் உலகெங்கிலும் இயந்திரங்கள் போக்குவரத்து வாகனங்களில் இயந்திரங்கள் தொடர் வண்டிகள் போன்ற போக்குவரத்து அமைப்பால் உண்டாகிறது குறிப்பாக தானுந்து பேருந்து போன்ற motor வாகனங்கள் ஒலியென்று பொருள்படும் ஆங்கில சொல்லான noise என்ற வார்த்தை லத்தீன் மொழியில் நாசியா என்ற வார்த்தையின் மூலமாக கொண்டதாகும் அதன் பொருள்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 ஒலி மாசு ஏற்படுவது உண்டு ஏனெனில் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு அருகில் தொழில் செய்யும் பட்டறை கட்டிடங்கள் இருந்தால் குடியிருப்புக்கு பகுதிகளில் சத்தம் மிகுதியால் ஒலி மாசு ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் வாகனங்களின் horn ஓசை அலுவலகங்களில் பயன்படும் கருவிகள் ஆலை இயந்திரங்கள் கட்டிடப் பணிகள் தரை சுத்தம் செய்யும் இயந்திரங்கள் குரைக்கும் நாய்கள் கருவிகள் மின்விசைகள் ஒலிபரப்பு கருவிகள் திசைகள் ஒலிபெருக்கி மின்சார விளக்குகள் எழுப்பும் ஒலி ஆடல் பாடலுக்கான பொதுபோக்கு சாதனங்கள் மேலும் சத்தம் போட்டு பேசும் மனிதர்கள் ஆகியவை அனைத்தும் வீட்டின் உள்ளும் வீட்டின் வெளியேயும் இரைச்சல் உண்டாவதற்கான காரணங்களாகும் ஒலியால் உடல்நலன் பாதிப்பு உடல்நலக்குறைவு காரணமாகவும் நடத்தை காரணமாகவும் ஏற்படலாம் நமக்கு தேவைப்படாத ஒலியை நாம் சத்தம் என்கிறோம் இந்தத் தேவை இல்லாத சத்தம் உடல்கூறு வகையிலும் அந்தக் காரணம் அல்லது மன உளைச்சல் காரணமாகவும் உடலில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் தொடர்ந்து இடைவிடாது கேக்கும் சத்தம் காரணமாக நம் உடல் சோர்வடைகிறது அதனால் உபத்திரம்

போன்ற பாதிப்புகளுடன் இதர உடல் நலக்குறைவுகளும் ஏற்படலாம் மேலும் அயர்வுடன் அதிகமான மன அழுத்தமும் சேர்ந்து உடல் உபாதைகளுக்கு முக்கிய காரணங்களாக அமைகின்றன ஆனால் காரணமாக மறதி தீவிரமான மனத்தோய் மேலும் சில நேரங்களில் TV யால் பிறரை தாக்குவதற்கும் முனையலாம் விடாப்பிடியாக தொடர்ந்து சத்தம் கேட்டுக் கொண்டே இருந்தால் சத்தத்தால் ஏற்படும் காது கேட்பதில் மந்த நிலை அதனால் மிகையான சத்தம் காரணம் காது கேளாமல் போகலாம் தொழில் துறையில் ஏற்படும் சத்தம் பணியிடத்தில் மிகையான சத்தத்திற்கு ஆளாகும் வயதான பய பணியாளர்கள் அது போன்று அல்லாத பணியாளர்களை விட குறைவாக காது கேக்கும் திறனை பெறுகின்றனர் இருந்தாலும் காது கேக்கும் திறன் நேரம் செல்ல செல்ல குறைந்ததும் சம வயதினர்கள் அடங்கிய குழுக்களோடு ஒப்பிட்டுப் பார்க்கும் போது இந்தக் குறைபாடுகள் உணராமல் போக வாய்ப்புகள் உண்டு போக்குவரத்து சத்தம் ஆலைகளின் இயந்திரங்களின் சத்தத்திற்கு உட்படாத மாபன் தேசத்துக்கு குழி குடிநீரை அமெரிக்காவின் மக்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கையில் நித்தமும் தவறாமல் மிகையான சத்தம் எழும் சூழ்நிலையில் வாழ்பவர்களுக்கு படிப்படியாக காது கேக்கும் திறன் குறைந்து வரும் என்பது தெளிவாகி உள்ளது மிகையான சத்தம் காரணமாக இதய நரம்புகள் சார்ந்த இதய பாதிப்பு ஏற்படும் மேலும் ஒரு தடவை எட்டு மணி நேரத்துக்கு மிகையான சத்தம் கூடிய சூழ்நிலையில் இருந்தால் ரத்த அழுத்தம் அழுத்தத்தில் ஐந்து முதல் பத்து புள்ளிகளுக்கான கச கணிசமான ஏற்றத்துடன் அயர்வு அதிகமாக காணப்படும் மேலும் நரம்புகள் இருகுவதால் ரத்த அழுத்தமும் அதனால் கூடுகிறது இதனால் இதயக் கோளாறுகளில் ஏற்படும் வாய்ப்பும் அதிகமாக உள்ளது ஒலி மாசு ஒருவனை எரிச்சல் அடைய வைக்கிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர் ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வின்படி நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்கள் சத்தத்தின் அளவில் ஒரு டெசிபல் ஒரு ஆண்டுக்கு குறைந்தாலும் நான்கு யூரோ வரை அழிக்க அவர்கள் தயாராக இருந்தனர் சத்தம் காரணமாக விலங்குகளிலும் அயர்வு அல்லது உளைச்சல் ஏற்பட்டு இதனால் இரையை தேடி செல்லும் விலங் விலங்குகளின் அதன் இரையாக உள்ள விலங்குகளின் எண்ணிக்கையிலும்

இயற்கையான சத்தங்களை ஊடுருவி குலைப்பதால் பாதிப்பு ஏற்படலாம் இது போன்ற மிகையான சத்தம் நிறைந்த சூழ்நிலையினால் தற்காலிகமாகவோ அல்லது முழுமையாகவோ காது கேட்காமலேயோ போகலாம் மிகையான சத்தம் காரணமாக விலங்குகளின் வாழ்க்கை இயற்கையாக பயன்படுத்தக்கூடிய குடியிருப்பினருக்காக வெட்ட வெளி இடங்கள் சுருக்கத்தினாலும் அதன் பயனாக ஆபத்தான சூழ்நிலையில் வாழும் சில விலங்குகளின் பேரழிவுக்கும் வித்தாக அமைகிறது இதற்கான ஓர் எடுத்துக்காட்டு கடலில் ஆயுதக் கப்பல்கள் எழுப்பிய மிகுந்த ஒலியால் கடல்வால் திமிலன் திமிங்கலங்கள் யாது செய்வது என்பதறியாமல் பதி பரிதவித்து கடற்கரை ஓரம் விரைந்து அங்கு கூண்டோடு கூண்டாக மாண்ட நிகழ்ச்சி ஆகும் சத்தம் அல்லது இரைச்சல் காரணமாக விலங்குகள் தமது குரலை உயர்த்தி பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது இதனை response என்பார் கடலுக்கு அடியில் நீர்மூழ்கிக் கப்பல்களை வேவு பார்க்கும் மின்விசைகள் செயல்படும் போது கடல் திமிங்கலங்கள் பாடும் பாடல்கள் அதிகமான நீளம் கொண்டவையாக இருப்பது விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் விலங்குகளின் உயர்ந்த குரலில் பேசவில்லை எனில் அவர்கள் எழுப்பிய கூக்குரல் செய்கை மனிதர்கள் எழுப்பிய சத்தங்களால் மறைக்கப்படும் காதிற்கு எட்டாத இந்த சைக்கு சைகைகளால் விலங்குகளிலிக்கு இடையே நிலவும் எச்சரிக்கை பரிமாற்றங்கள் பாதிக்கப்படுகிறது எப்போது ஒரு விலங்கு உரக்க குரல் கொடுக்க தொடங்குகிறதோ அப்போது அக்குரல் மற்ற உயிரினங்களுக்கு குறலோசையை மறுத்து விடுகிறது அதனால் எழும் சூழ்நிலை காரணம் எல்லா உயிரினங்களும் உரக்க குரல் எழுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது யுரோப் நாட்டின் ராபின் பறவைகள் நகர்வாழ் சூழ்நிலையில் நேரத்தில் அதிகமான சத்தம் விளையும் இடங்களில் இரவில்தான் அவை கூவி பாட தொடங்குகின்றன ஏனென்றால் இரவில்தான் அமைதி நிலவுகிறது அப்போதுதான் அவர்கள் எழுப்பும் குரலில் உள்ள செய்கை தெளிவாக மற்ற இடங்களுக்கு சென்றடைகிறது இதே ஆய்வில் இருந்து மற்றொன்று தெரிய வருவது என்னவென்றால் பகலில் நிலவும் மிகையான சத்தமே இரவில் கூவுவதற்கான காரணமாக அமைகிறது இரவு நேர ஒலியின் காரணம் ஏற்படும் மாசினால் இப்படி நடப்பதாக கணித்தது சரியல்ல என்பதும் தெளிவாகிறது போக்குவரத்தின் இரைச்சலுக்கு ஆளாகும் வரிக்குதிரை சிட்டுக்குருவிகள் இந்த ஆர ஆரவாரத்தினால் தமது இணைகளிடமிருந்து பிரிந்துவிடும் என்ற நிலை ஏற்படுகிறது இதனால் உயிரினங்களின் சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவைப்படும் ஜீவாதார பொருட்களின் பற்றாக்குறையினாலும்

முறைகளின் மாற்றங்கள் ஏற்படலாம் சுத்தத்தால் சத்தத்தால் ஏற்படும் பல வழக்குகள் சத்தம் விளைவிப்பவன் மற்றும் அதனால் பாதிக்கப்பட்டவன் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்றன நிலைமை கட்டுற கவலை என்றால் இதன் தீர்வு நாட்டுக்கு நாடு வேறுபடும் இதனை தீர்க்க உள்ளூர் அதிகாரிகளும் அழைக்கப்படுவர் மிக்க வாரும் அது காவல்துறையாக இருக்கும் சத்தத்தால் ஏற்படும் மாசுபாட்டிற்கும் இன்னும் சரியான தீர்வு காணவில்லை ஏனென்றால் அதனால் பாதிக்கப்பட்டவர்களின் ஐந்து முதல் பத்து விழுக்காடு உறுப்பினர்களே புகார் எழுத முன் வருகின்றனர் பல மக்களுக்கு சட்டத்தின் நிஷபதம் நிலவுவதற்கான உரிமை உண்டு என்பது தெரிவதில் மேலும் அவர்களுக்கு இப்படி புகார்களை அளிக்க வேண்டும் என்பது புரிவதில்லை இதற்கு விதிவிலக்காக தனிப்பட்ட எடுத்துக்காட்டு ஓரிகள் மாநில ஸ்போர்ட்லண்ட் நகர நகரமான அங்கே மக்களை பாதுகாப்பதற்காக விரைந்து அரசு செயல்படுகிறது மற்றும் ஒவ்வொரு தவறு இளைத்தவர்களுக்கும் தலா டாலர் ஐயாயிரம் வரை அபராத கட்டணம் வசூலிக்கப்படுகின்றன மேலும் ஒரே நாளில் பலமுறை தவறு செய்தாலும் தனித்தனியாக அபராதம் வசூலிக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளனர் doctor பால் ஹெர்ட்மோ என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் EVAR சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனம் மற்றும் செயலி விதி விதிமுறைகளை விளக்கமாக எழுதி வைத்தார்